ஆமா திருநெல்வேலியும் அப்படித்தான். அப்படியா, நான் திருநெல்வேலி அப்படி இருந்தாலும், எனக்கு நான் கேள்விப்பட்டவரை தஞ்சாவூர் நல்லா இருக்கும்.

வேற என்னடா தம்பி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 ஆமா, ஆமா போணும் பாத்துக்கோ கண்டிப்பா இந்த தடவ போயி களத்துல சந்திக்கணும் நீ TV ல பாரு இது TV ல பாரு இது சரியா நான் தெரிவேன் இந்த வா~ இந்த தடவை நான் கண்டிப்பா போவேன். இந்த இந்த இது live telecast பண்ணுவாங்கல்ல, அதுல நான் வந்து கேமரா முன்னாடி போய் நின்னுக்குறேன்.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

அப்படீன்னா நீங்களும் மாடு அடக்குங்க காளைய

அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். பெண்கள் வந்து, எல்லாத்திலையுமே வந்துட்டாங்க. bus ஓட்டுனா, bus ஓட்டுவோம், train ஓட்டுனா train ஓட்டுவோம், aeroplane ஓட்டுன aeroplane ஓட்டுவோம் bike ஓட்டுனா bike ஓட்டுவோம் எல்லாமே பண்ணுவோம் இதெல்லாம் பண்ற நாங்க ஏன் காளையை அடக்க மாட்டோம்

என் friend உ ஒருத்தன் வீட்டுல காளை வந்து அவுங்க தங்கச்சிகிட்ட அந்த காளை நல்லா பாசமா இருக்கும்

உம்

அப்படியா

ஆமா எங்க எங்க ஊர்ல காளை race உண்டு பொங்கலுக்கு

உங்க வீட்ல காளை மாடு உண்டா

சரி, சரி, காளை மாடுலாம் வாங்கி வளர்க்கலாம்ல அது நல்லதுதானே நமக்கு உம்

வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது அது ஒரு side ல அப்படியே போகுது ஆனா, அந்த பொங்கல் time வந்துட்டு, பானை உடைத்தல், அந்த, அந்த விளையாட்டு எல்லாம் நல்லா இருக்கும் இல்ல உம் super ஆ இருக்கு கண்ணை கட்டிட்டு ஒரு குச்சியை, கையிலே கொடுத்து, அடிக்கச் சொல்லுவாங்க ஆஹ் side ல எல்லாம் நின்று தண்ணி எல்லாம் அடிப்பாங்க மூஞ்சியிலே. ஆஹ் ஆமா அது நல்லா இருக்கும். அப்புறம் வந்துட்டு, நிறைய அந்த கயிறு இழுத்தல் ஆஹ் அப்புறம் வந்துட்டு, நிறைய போட்டி எல்லாம் இருக்கும் என்ன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 கபடி, கபடி, கபடி நான் கபடி player தெரியுமா அப்படியா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

சரி, சரி, சரி எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி எங்கதான் இப்ப இருக்கு. எந்த விளையாட்டுமே இல்ல இப்ப எல்லாரும் ஆ~ ஊனா ஒரு phone அ எடுத்துட்டு போயிட்டு, எங்கயாவது ஒரு முக்கு~ முக்குல போய் உட்கார்ந்துக்கிறாங்க முத்து முத்து அங்க போ அங்க போ அடி அடி அடி புடி புடி புடி அப்டின்னு சொல்லி சொல்லி PUB G விளையாடுறாங்க வ~ night வந்துட்டு, எங்க அண்ணன் எல்லாம் அப்படிதான். ஆஹ் night வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம். திடீருன்னு இருந்தாலும் ஒரு sound பார்த்தா என்னன்னு பாத்தா, என்னன்னு பாத்தா ஹம் இ~ PUB G விளையாடிட்டு இருப்பான்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

அதுக்கப்புறம் அதை delete பண்ணிட்டேன் அதெல்லாம் நல்லது இல்ல. நம்ம வந்துட்டு நல்ல படியான விளையாட்டு விளையாடுனா தான் நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரிபட்ட விளையாட்டு எல்லாம் விளையாடணும்னா waste தான் நமக்கு உம் அதனால, இனி வந்து, நல்ல விளையாட்டா விளையாடுங்க. நல்லா ஆரோக்கியமா இருங்க

சரி சஜின் வைக்கிறேன் நானு ஆஹ் bye குரு ஹரிராய் சாஹிப் குரு ஹரிராய், சீக்கியர்களின் பதினொரு குருக்களில் ஏழாவது ஆவார். குழந்தைப்பருவம் ஸ்ரீ குரு ஹரிராய் சாஹிப் சீக்கியர்களின் ஏழாவது குருவாக ஆனார். அவர் குரு ஹர்கோவிந்த் சாஹிப் ஜியின் பேரன் மற்றும் பாபாபோதிதாஜி மற்றும் மாதா விஹால்கெளரியின் மகன் ஆவார். அவர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஸ்ரீ மார்க் சம்பத் அன்று ரான்பூர் சாஹிப்பில் பிறந்தார் ஞானிக்யான் சங்கின் கூற்றுப்படி ஸ்ரீ குரு ஹல்கோவிந்த் சாஹிப் இறப்~இறப்பதற்கு முன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி இரண்டு கீதியில் ஸ்ரீ குரு ஹரிராய் சாஹிப் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார். ஸ்ரீ குரு ஹரிராய் சாஹிப் தனது குழந்தை பருவத்தில் இருந்து கடவுளின் பஜன்பந்தியில் ஈடுப்படிருந்த துரவி சுபா மற்றும் சத் சந்தோகேன் உருவமாக இருந்தார். அவர் ஸ்ரீ குரு ஹரி கோவிந்த் சாஹிப் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். மற்றும் எப்போதும் அவரது முன்னிலையில் வாழ்ந்தார். குருஜி மிகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் இருந்தார். சிம்மாசனம் மற்றும் சேவை கி. பி ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற் பத்தி நான்கு, ஸ்ரீ குரு ஹரிகோவிந்த் சாஹிப் அரியணை ஏறியப்பிறகு குருகாடின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். குரு இரண்டாயிரத்தி இருநூறு உயர்மட்ட ஸ்டிங் வீரர்களை கொண்ட ராணுவக்குழுவுடன் வாழ்ந்தார். அவர்கள் கல்சாபத்தின் போர் குணமிக்க தன்மையை கொண்~எடுத்துக்காட்டு காட்டுகின்றனர். ஆனால் அவர்கள் எப்போதும் சண்டையிலிருந்து விலகியே இருந்தனர். எந்த ஒரு குரு சாஹிப் யாரையும் முதல்~முதலில் தாக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆம். தாக்கியவன் முகத்தை திருப்பி புழுதியை நாக்கினான் ஆட்சி கடவுள் பக்தின் அதிக நேரம் செலவழித்து வந்தார். அவரது வாழ்க்கைப் பயணத்தின் போது குரு ஹரிராய் ஜியும் வாழாகி கிராமத்தில் அவரது பாதங்களை கண்டார் இங்கு தான் குரு ஹரிராய் பூங்கா அவரது நினைவாக கட்டப்பட்டுள்ளது. குருஜியும் மிகவும் அன்பானவர். அவர் யாரிடம் கேட்டாலும் அல்லது அடைக்கலம் தேடினாலும் பதில் சொல்வதில்லை. குருவின் கருவூலத்தில் மிகவும் அரிதான மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்கள் deposit செய்யப்பட்டன. எவருக்கும் உதவ முடியும் என்பதால் சங்கத்தினர் வழங்கிய மதிப்பு மிக்க பொருட்களை சிறப்பாக வைக்கப்பட்டிருந்தனர. ஒருமுறை பேரரசர் ஷாஜகானின் மகள் தாரா ஷிகோ மிகவும் நோய்வாய்ப்பட்டார். உறவின் உதவியாலும் முனிவர்களின் முயற்சியாலும் தாராஷிகோ ஆரோக்கியம் அடைந்தார். கி. பி ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் தாரா ஷிகோ லாகூர் செல்லும் வழியில் குருவுக்கு நன்றி தெரிவித்து ரான்பூர் சாஹிப் வந்தார்.

திர்து ஸ்வாமி சந்தா எப்பொழுதும் அருளும் அகழ்ருத்தான் குரு இந்தக் கொள்கையை மனதில் வைத்து குருஜியும் அவர்களின் தேவையை நிறைவேற்றினார். ஸ்ரீ குரு அங்கத் தேவ்ஜியின் காலத்திலிருந்து தற்போதைய மரபுகளின் படி குரு கற்க்கரின் ஆன்மிக போதனைக்கு கூடுதலாக பக்தர்களின் உடல் நோய்களுக்கான சிகிச்சையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. குருஜி இளைஞர்களை ஆரோக்கியமாகவும் வழுவாகவும் வைத்திருக்க மாழ் அகராசை ஆதரித்தார் குருஜியின் பிரதனையை கேட்டு ரானாபுதாத் குருஜியின் கடைக்காலத்திற்கு அடைக்கலத்திற்கு வந்தார். அவர் தொட்டில் நோயாளி பல்லக்கில் அமர்ந்து வந்தார். சவுத்ரிகாலே அவர்கள் லங்கரை கேட்கிறார்கள் என்று பேசியபோது குருவின் முக்கிய கொள்கைகள். குருஜியின் அருளால் குணமடைந்து குதிரையில் வீடு திரும்பினார். குருஜி ஆல்பா மக்களுக்கு உபதேசம் செய்ய வந்தபோது பாய் ரூபா கங்கர் முதலிய கிராமங்கள் நேராஜ் கிராமத்தை அடைந்தனர். இங்கு பாய் முகனின் மகன் சவுத்ரிகாலேஜ் குருஜி முழு மனதோடும் ஆன்மாவோடும் சந்தித்தார். ஒருநாள் சவுத்ரிகலா தனது மருமகன் புல் மற்றும் சம்தாலியை தன்னுடன் அழைத்து வந்தார் அந்த குழந்தைகள் இருவரும் பசியால் பசியால் குருஜியின் முன் வயிற்றில் அடிக்க ஆரம்பித்தனர் குருஜி சிரித்துக்கொண்டே குழந்தைகள் என்ன கேட்கிறார்கள் லங்கரை கேட்கிறார்கள் என்று சவுத்ரிகாலே கூறினார். அவர்களின் சந்தந்தியினர் ஆட்சி செய்வார்கள் என்றும் அவர்களின் லங்கர்கள் பல இடங்களில் ஓடுவார்கள் என்றும் குருஜி உறுதி அளித்தார் பாபா புல்யின் இரண்டு மகன்களான பாய்தர்லோக மற்றும் பாய் ராமாவின் வழித்தோன்றல்கள் நபா பாட்டியாலா மற்றும் மாவற்ற ஆகிய share பஞ்சாப் மகாராஜா ரஞ்சித் சிங்கும் இந்த புழ்கியத்தை சேர்ந்~சேர்ந்து சர்தாத் கஜ்பத்சிங் ஜூன் பாலாவின் இரண்டாவது மகனாவார் இதனால் குருவின் ஆசை நிறைவேறியது

சேவையின் நிறை பாய் பக்து சித்து குலா குளத்தின் தலைவராக இருந்த ஸ்ரீ குரு அர்ஜுன் தேவ் ஜீன்ஸ் வசந்த் ஆவார் பாய் பக்துவின் மகன் பாய் கோரா குரு ஹரியராய் சாஹிப் மாழ்தேவ் நாட்டிற்க்கு சென்றபோது பாய் அவருக்கு பல கிராமங்களில் சேவை செய்தார் குருஜியின் நால்வரானா வாய்ஜாசூடநானா உரையாடல் ஹங்கரி கிராமத்தில் சிக்கலில் சிக்கியது வாய்குர் அவரது ஆட்கள் பாய் ஜாசை கொள்ளுசெய்தார் இதைக் கேட்ட குரு வெள்ளையர்கள் தன் முன் வரக் கூடாது என்று கட்டளை இட்டார் பாய் கோரா குரு சாஹிப் கிணற்றில் இருந்து சிறிது தூரத்தில் அவருடன் தங்கினார். அவன் மனதில் மிகுந்த வருத்தம் இருந்தது குருஜியிடம் ஆசி பெற விரும்பினார் ஒருநாள் குருஜி கிராத்பூர் சாஹிபில் இருந்து கிராந்பூருக்கு சென்று கொண்டிருந்த போது குருஜியின் drum மற்றும் சில உபகரனங்களை விட்டுச் சென்றார். ஆயிரம் ரைடர்களுடன் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த முகமது யார்கான் இந்த தோல் கருவி குரு ஹரிராயிக்கு ஹரிராய்ஜிக்கு சொந்தமானது என்று கேள்விப்பட்டதும் என்ன எண்ணம் தோன்றியது. ஆயிரம் ரைடர்களுடன் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த முகமதியார்கான் இந்த தோல் கருவி அஹ் குரு ஹரிராய்ஜிக்கு சொந்தமானது என்று கேள்விப்பட்டதும் கேள்விப்பட்டதும் தனது தந்தை முக்லால்கானின் மீது பகை உணர்வு ஏற்பட்டது. குருவின் உடைகள் மற்றும் உபகரணங்களை எல்லாம் கொள்ளை அடிக்கும் படி தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான் குருஜியின் பார்வையில் இருந்து வெகு தொலைவில் வாழ்ந்த பாய் கோராஜி தனது வீரர்களுடன் அந்த இடத்தை அடைந்தார். இருதரப்பிலும் பெரும் பதற்றம் நிலவியது சீக்கியர்கர் துருக்கியர்களை கொன்றதன் மூலம் அவர்களை புறக்கணித்தனர் பாய் கோர் துருக்கியர்களைத் விரட்டி அடித்தார் லெஹிர் பத்திரமாக கடந்து சென்றான் இந்த வழியில் பாய்கோர் குருகரின் தாய்மார்களே அவமானப்படுத்தாமல் காப்பாற்றினார். இந்த செய்தியை குருஜியிடம் வகித் சொன்னபோது குரு சாஹிப் பாய் கோரிடம் சொன்னார் அவர்களை சங்கத்துக்கு அழைத்து வர குதிரைகளை அனுப்பப்பட்டனர் பாய் கோரா போது அவர் மகிழ்ச்சி அடைந்து பாய் கோராவின் அனைத்து பாவங்களையும் மன்னித்தார்.

ஜூலை ஏழு ஆயிரத்தி ஆறுநூத்தி அறுவத்தி ஒன்றில் அவர் தனது இளைய மகன் ஸ்ரீ குரு ஹரிகிருஷ்ணாவை குரு ஞானத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தி ஐந்து பைசாவையும் ஒரு தேங்காவையும் வைத்து ஐந்து செயல்களை செய்து கும்பிட்டார். பாபா புதாஜியின் மகன் வாய் பானா புரியாயின் திலகத்தை வைத்தார் இதையடுத்து அவர் உயிரிழந்தார்.

ஜனவரி பதினாறு ஆயிரத்தி ஆறுநூத்தி முப்பது கிராஃபிக் சாஹிப் ரூப்நகர் பஞ்சாப் முகலாய சமஸ் சுல்தானகம் அக்டோபர் ஆயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்று கிராஃபுக் சாஹிப் முகலாய சுல்தானகம்

ராம் ராய் மற்றும் ஹரிகிருஷ்ணா

பாபா புத்திதா தன் மாதா தாய் வாரிசு குரு ஹரிகிருஷ்ணா. சொல்லுங்க அம்மாவ பத்தி பேசிட்டுருந்தேன் இல்லிங்களா அமாங்க பத்து மாசம் சுமந்து நீ என்ன அம்மா வா உன்னால மட்டும் தான் முடியுமா அப்படின்னு சொல்றாங்க யாராவது ஒருத்தர் ஒருத்தர் அந்த வலி அந்த பத்து மாசம் சுமந்து பெக்குற வலி அம்மாக்கு மட்டும் தான் தெரியும் அம்மாக்கு பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும் அம்மாவாக போறவங்களுக்கு அம்மாவா ஆனவங்களுக்கு மட்டும் தான் அதோட வலி என்னன்னு தெரியும் அது எல்லாருக்குமே தெரியாதுங்க அந்த மாதிரியான ஒரு வலிங்க அது நம்ம நரக வலிங்க அது பெத்து நம்மல பெத்து நம்மல பெத்து ஒரு உயிர் கொடுக்குறோம் அது என்ன சும்மான விஷயமாங்க ஒரு உயிர் நாம

முடியாது அது அம்மா அம்மா தான் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம எங்கயோ போறோம் ஆனால் யாரை பத்தி யோசிக்கிறோம் அம்மாவ பத்தி யோசிக்கிறோம் நான் இப்போ இந்த பத்து மாச இத சொன்னது கூட இந்த பத்து மாசம் அந்த அம்மா நம்மள வயித்துல வச்சுன்னு சுமக்கிறப்போ கஷ்டம் மூணு மாசம் பெரியவங்க மூணு மாசம் நம்மளுக்காக உம் எல்லாமே அது கொஞ்சம் நெஞ்சமான வலி இல்லங்க அந்த மூணு மாசம் சாப்புடறதுக்கு சாப்பாடு ஆகாது சாப்பாடு சாப்பிட முடியாது ஒரு மாதிரியான நம்மலாள எதுவுமே பண்ண முடியாது அடுத்த மூணு மாசமும் சாப்பாடு சாப்பிட முடியும் ஆனா குழந்தை பெருசாயிடும் அந்த குழந்தை வயித்துல பெருசானா அம்மாக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் அடிக்கும் உதைக்கும் இப்படி இப்படி என்ன பண்றது இம்சை பண்ணும் அம்மாவ ரொம்ப தொந்தரவுபடுத்தும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மாசம் வந்து அந்த அம்மா hospital க்கு போயி அங்க போயி அந்த அம்மா அந்த அம்மாவோட வலி சொல்லறதுக்கு வார்த்தை இல்லைங்க அவ்வளோ ஒரு கஷ்டங்க அது அது எல்லாருக்கும் தெரியாது அது அம்மாவா ஆகுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு அம்மாவா ஆகுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சரிங்களா அதனால யார அம்மான்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அவங்களுக்கு நோவு கொடுக்காதீங்க அவங்களுக்கு வலி வலிய கொடுக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குமே அம்மா கிடைச்சுறமாட்டாங்க கிடைக்குற நம்ம அம்மாவ விட்டுடக்கூடாது அம்மா இல்லாதவங்க எவ்வளோ பேரு கஷ்டப்படறாங்க தெரியுமா அம்மா இல்லை அம்மான்ற ஒரு உறவு இல்லைன்னு எவ்வ்ஃளோ பேரு கஷ்டப்படறவங்க இருக்குறாங்க ஆனா அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணும் காட்டணும் எப்படி‌ காட்டணும்னா அம்மாவ நம்ம நல்ல படியாக பாத்துக்கணும் அம்மா நம்மளுக்கு கிடைச்ச அம்மாவ நம்ம நல்லபடியா அம்மாக்கு நம்ம இருக்கணும் அம்மாக்காக நம்ம நிறைய செய்யணும் சில பேர் கல்யாணம் ஆயிட்டாங்கன்னா மாறிடறாங்கல்ல ரொம்ப மாறிடறாங்க எப்படி மாறிடறாங்கன்னா பொண்டாட்டி பேச்சைக்கேட்டுக்கிட்டு அம்மாவ கொடுமை படுத்த ஆரமிச்சுடறாங்க அவங்களுக்கு தெரியுரதில்ல நாளைக்கு அவங்களுக்கு அந்த நிலமை வரும் அன்னைக்கு அவங்க நாளைக்கு அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு அப்படி தான் செய்யும் நாளைக்கு அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு அப்படி தான் கஷ்டத்தை கொடுக்குன்றதை அவங்க யாருமே உணர்~ உண்ரு~ உணரல்ல அம்மாவ யாருமே அவளை

உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குதோ அதே இது தாங்க அந்த தாயுக்கும் இருக்கும் இல்லங்களா தாயின்னா சும்மாவா நம்மளுக்காக நல்லபடியா நம்மள இந்த பூமிக்கு காமிச்சதே அவங்க தாங்க நம்ம பொண்டாட்டிக்கு காமிச்சது யாரு அம்மா தான் அம்மா இல்லன்னா அவங்க வந்துட‌ முடியுமா சொல்லுங்க அம்மா இல்லன்னா உங்களால இருந்துட முடியுமா அம்மா தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த தாயைக் கூட்டிட்டு போயி ஒரு hostel ல சேத்துர்றதோ ஒரு அனாதை ஆசிரமத்துல போய் போட்டுடறதோ அப்போ அந்த தாயோட கண்ணீரு சொல்லுங்க தாயோட கண்ணீரு எவ்வளோ ஒரு கஷ்டம் சொல்லுங்க கஷ்டத்தை கொடுக்கும் கொஞ்ச நெஞ்சமான கஷ்டமாங்க பெத்த தாய் விடற கண்ணீர் ஒண்ணு ஒண்ணும் நம்மளுக்கு கஷ்டத்தில தான் போய் முடியும் அதுதான் யாரோ‌ சொல்லுவாங்கலாம் பெரியவங்க அந்த காலத்துல தாயிக்கு தாய் சாபம் தான் விடணும்ணு கிடையாது ஒரு சொட்டு கண்ணீர் நம்மள நினைச்சு அவ வருந்தி விட்டாலே அதே நம்மளுக்கு சாபமா தான் போய் முடியும் அந்த மாதிரி சொல்றவங்க இருக்குறாங்க அந்த மாதிரிதாங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு கஷ்டத்துலயும் அவங்க கண்ணீர பாத்தோம்னா அது நம்மளுக்கு தாங்க கஷ்டத்துல போய் முடியும் நம்மளும் நல்லாயிருக்கனும் அம்மான்றவங்களையும் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் ஏன்னா அவங்க நம்மளுக்காக தாங்க இருக்கறதே அப்பா கிட்டருந்து நம்மள safe பண்ணுவாங்க அவங்க நம்மள காப்பாத்துவாங்க நம்மளுக்காக அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அது எல்லாரும் பண்ணிடுவாங்களா எல்லாரும் செஞ்சிடுவாங்களா அம்மாவால மட்டும் தான் முடியும் அம்மாக்கு மட்டும் தான் அது தெரியும் அந்தமாதிரி இப்போ உனக்கு பசின்னு சொல்றதே நம்ம பசிய தெரிஞ்சுக்கிறதே நம்ம தாய் மட்டும் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க நமக்கு பசி இருக்கா இல்லையா நம்ம எங்கன்னா வெளில போயிடுவோம் நம்ம வீட்டுக்கு வரலன்னா நமக்கு அடிக்கிற முதல் phone யாருடையதா நம்ம தாய் தாய் கிட்டருந்து தான் முதல் phone வரும் அம்மா மட்டும் தான் நமக்கு முதல் phone call லே வரும் எங்கப்பா இருக்க எங்கமா இருக்க ஏம்மா இன்னும் வரல ஏன்னா அவங்களோட யோசனையே நாம தான அவங்களோட யோசனையே நாம தான நம்மள பத்தி மட்டும் தான யோசிக்கிறாங்க அவங்க நம்மள பத்தி விட்டு அவங்களுக்கு வேற என்ன யோசனை வேற எந்த யோசனையும் கிடையாது நம்மள பத்தி மட்டும் தான் அவங்க யோசுச்சிட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் எப்படி பண்றோம் எங்க பண்றோங்கறது மட்~ மட்டும் தான் அவங்க mind ல இருக்கும் அதனால யார் ஒருத்தரா இருக்கட்டும் தாய் கஷ்டப்படுத்தாதிங்க பண்ணுங்க நீங்க பெருசா செய்யறதெல்லாம் அந்த தாய் எதிர்ப்பாக்கமாட்டாங்க சின்னதா பன்றத கூட ரொம்ப குஷியா பண்ணணும் அதுல அந்த தாயோட குஷிய பாக்க~ பாக்கணும் அது எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு முகத்துலயே நம்ம நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் நம்ம தாய் கால்ல விழுந்து தான் ஆசிர்வாதம் கிடைக்குன்னு இல்ல நம்ம பண்ற ஒரு ஒரு நல்ல செயல்லையும் அந்த அம்மா முகத்தில கிடைக்கிற ஒரு சந்தோஷமே நம்மளுக்கு ஒரு ஆசிர்வாதமா தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் அது எல்லாருக்குமே கிடைக்காது சரிங்களா அந்த மாதிரி தாய்கிட்ட சந்தோஷமா இருங்க தாய வெளில கூட்டிட்டு போங்க தாயிக்கு பிடிச்சத செய்யுங்க அம்மானு அவங்க நம்மளுக்கு எல்லாம் செஞ்சிருப்பாங்கங்க சின்ன வயசுலருந்து நம்மள படிக்க வச்சதுலருந்து நம்ம சின்ன கை குழந்தைலருந்து பாத்து நம்மளுக்காக எல்லாமே செஞ்சு நம்மளுக்காக ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணும் பாத்து பாத்து செய்வாங்க எப்போ சின்னவங்களாருக்கும்போது பெருசாயிட்டோம்னா நம்ம என்ன பண்றோம் நீ ஏன் இது பண்ற நீ ஏன் என்ன இப்படி பண்றோன்ற மாதிரி நம்ம கேட்டுடறோம் இல்லிங்களா எப்போவுமே அந்த மாதிரி கேக்க‌கூடாதுங்க ஏன்னா. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அம்மான்ற உறவுக்கு எல்லாமே தெரியும் அதனால நாம அவங்கள என்னைக்குமே வற்புறுத்த கூடாது புண்படுத்தக் கூடாது நிறைய பேர பாத்திருக்கேன் நானும் இந்த வயசானவங்கள வெளில விட்டுடறாங்க road மேல விட்டுடறாங்க அவங்க வயசுல இப்படி தான் இருந்திருப்பாங்களா அவங்க வயசுல அவங்க அப்படி தான் இருந்துருப்பாங்களா தெரியாது அவங்க அவங்க வயசுல அவ்வளோ நல்லா இருந்துருப்பாங்க நம்மளுக்காக அவங்க பாத்து பாத்து நம்மளுக்காக அவங்க செஞ்சு செஞ்சு செஞ்சு தான் அம்மான்ற ஒரு உறவுக்கு ஒரு பாசத்த கொடுங்க ஒரு அன்ப கொடுங்க தாய்மைன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அது மட்டும் நான் சொல்றேன் பாருங்க அது உங்களுக்கு தெரியாதுங்க இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் தாய்மையோட அருமை தெரியும் தாய்மையோட கஷ்டம் புரியும் உங்க எல்லாருக்குமே புரியாது புரியுதுங்களா உம் தாயின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க தயவு செஞ்சு யாரும் அந்த தாய் கஷ்டப்படுத்தாதீங்க தாய கஷ்டப்படுத்துன்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான் வந்து சேரும் அது மட்டும் தெரிஞ்சு அம்மான்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது

பெருசா சொல்லுவாங்க என் பிள்ளை எனக்கு இதை செஞ்சாங்க பிள்ளை எனக்கு அது செஞ்சாங்க என் பிள்ளைங்க எனக்காக இருக்காங்க என் பிள்ளைங்க எனக்கோசுறம் இருக்காங்க அப்படின்னு ஆனா நாம என்ன பண்றோம் பண்ணிட்டு விட்டுடறோம் அம்மாக்காக இருங்க அம்மாக்காகவே செய்யுங்க கல்யாணம் பண்ணா கூட எப்பயுமே மாறாதீங்க அதுவும் ஆம்பள பசங்களாவும் இருக்கட்டும் இல்ல பொம்பளை பசங்களாவும் இருக்கட்டும் என்னங்க கல்யாணம் பண்ணிட்டா அம்மாவ விட்டுடணும்னு இருக்கா ஏன்னா அவங்க நம்ம தாய்ல அவங்கள பாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லிங்களா அவங்கள நம்ம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்மளோட பொறுப்பு நம்மளோட என்ன சொல்றது அவங்க நம்மள சின்ன வயசுல எப்படி பாத்தாங்களோ எப்படி‌ நம்மளுக்காக இருந்தாங்களோ எப்படி நம்மளுக்காக செஞ்சாங்களோ அதேபோல தாங்க நம்மளுக்கும் time வரும் வருன்னா எப்போ அவங்களுக்கு வயசாகும் போது அவங்களால முடிலங்கும்போது அந்த time நம்ளுக்கு வரும் அப்~

நாம அவங்கள பாத்துக்கணும் அவங்கள பாத்துக்ணும்னா எப்படி பாத்துக்ணும் சொல்லுங்க நம்மள அவங்க எப்படி பாத்தாங்க நீங்களே சொல்லுங்க எப்படி பாத்தாங்க நம்மள குழந்தை மாதிரி பாத்தாங்க நாம அப்ப அவங்கள எப்படி பாக்கணும் குழந்தை மாதிரி தான பாக்கணும் சொல்லுங்க குழந்தை மாதிரிதான் நம்ம அவங்கள பாக்கணும் குழந்தை மாதிரி தான் நம்ம அவங்கள வச்சிக்கணும் இல்லைங்களா இந்த அம்மான்ற உறவு எல்லாருக்குமே கிடைக்காது கிடைச்சவங்க யாருமே தயவுசெய்து சொல்றேங்க அம்மாவ கஷ்டப்படுத்தாதீங்க அம்மாக்கு கஷ்டத்த கொடுக்காதீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நம்மள தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாம தான் அவங்களுக்கு எல்லாமே நாம தான் புரியுதுங்களா நம்மள விட்டா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அதனால எப்பயுமே அம்மாக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க மனசு வேதனை படுத்தாதீங்க அப்புறமா அவங்கள தயவு செய்து யாருமே இந்த முதியோர் இல்லம் அங்க இங்கன்னு கூட்டிட்டு போய் தாய சேர்த்து அவங்க மனநிலைய கொடுமை படுத்தாதீங்க நீங்க வீட்டுல வச்சு என்ன பண்ணாலும் பண்ணுங்க உங்க கிட்டருந்து அவங்கள பிரிச்சுடாதீங்க நாம பிரிச்சி கூட்டிட்டு அவங்கள அமிச்சிவிட்டாலும் அவங்களுக்கு அப்போ கூட நம்மள பத்தி மட்டும் தாங்க யோசனை இருக்கும்

அம்மா அம்மா தான் தெரியுமா அம்மான்ற ஒரு உறவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க தாய்மைன்றது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு உயிர் போய் ஒரு உயிர் வரும் அம்மா ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எவ்வளோ அம்மாங்க இறந்து போயிருப்பாங்க நாமளே பாத்துருப்போம் நம்மளுக்கும் தெரியும் சரிங்களா ஒரு உயிர தான் தாய்மைன்றது வெளில அந்த தாய நம்ம எப்படி பாத்துக்கணும் சொல்லுங்க இப்போ தாய வந்து எப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கணும் சரிங்களா யார் ஒருத்தரும் தாய்மைய கஷ்டப்படுத்தாதீங்க கொச்சப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க

அமாகிட்ட கோவத்துல நான் ஒண்ணு பண்ணிட்டாலே கேக்கறதுதான் அந்த மாதிரி கேக்காதீங்க அம்மா மேல எதாவது உங்களுக்கு மனக்கஷ்டம் இருந்த கோவங்கல் கொஞ்ச நேரம் உக்காருங்க வேணா அவங்க சேர்ந்து எடுத்த photos எடுத்துப் பாருங்க அம்மானறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க விட்ராதீங்க அம்மாவ இருக்கிறவங்களுக்கு அம்மாவோட அருமை தெரியாது இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவோட அருமை என்னன்றது இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்போ நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அம்மான்ற ஒரு பொக்கிஷத்தை அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி பாத்துக்கணுன்றது நான் இவ்வளோ நேரம் சொல்லிருந்தேன் உங்களுக்கே தெரியும் எப்படி பாத்துக்கணுன்றது நான் சொல்லி தான் தெரிய வைக்கணுன்றது இல்ல

எதாவது அழுகணுனாக்கூட கூட அம்மான்னு சொல்லி தான் அழுகுறோம் சிரிக்கும்போதுக் கூட அம்மாவ நினைச்சுதான் நாம சிரிப்போம் இல்லிங்களா அவங்க நம்மள அடிச்சாக்கூட அம்மா அப்படின்னு சொல்லிட்டுதான் அழுவோம் ஏன்னு சொல்லுங்க ஏன்னா

யாரு முன்னாடியும் யார் எதிர்லயும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அவங்க நம்மளுக்குன்னு‌ எப்பயுமே ஒரு பெரிய இடத்த வச்சிருக்காங்க அந்த இடத்த நம்ம காப்பாத்திகிட்டு நம்ம அம்மாகிட்ட நம்ம நல்லபடியா இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சுகிட்டு அவங்களுக்காக நாம பிடிச்சத பாத்துகிட்டு நல்ல படியா நம்ம இருக்கணும் சரிங்களா இன்னைக்கு topic அம்மாவோட topic ரொம்ப நன்றி வணக்கம் சரி sir பலமுறை இது போல அருணகிரிக்கு வேலை கொடுத்து அதற்காக தனியாக tips கொடுத்திருக்கிறான் தன் office கதவில் சாவியை வைத்த சுதந்திரா உள்ளே telephone ஒழிப்பது சன்னதாக கேட்டதும் அவசர அவசரமாக கதவை திறந்து கொண்டு ஓடினான் அறைக்கு வந்து receiver ஐ எடுத்து hello சுதந்திரா speaking என்றான் தன் மூச்சு இழைத்தலை கட்டுப்படுத்திக்கொண்டு hello நான் inspector ஜெயச்சந்திரன் பேசுகிறேன் Inspector ஆ ஆமாம் police inspector உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு phone ல இருந்து பேசுறேன் நீங்க எப்போ office போனீங்க ஏன் sir காலை ஒன்பது மணிக்கு அது இல்லை

சொல்றேன் office ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா ஆமாம் phone அடிச்சப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா ஆமாம் பத்தாவது ring லயே phone ஐ எடுத்தீங்க ஏன் bathroom போயிருந்தேன் sir

எப்படி இவ்வளவு சீக்கிரம் police வீட்டுக்கு வந்தது என்னை சந்தேகப்பட்டு விசாரிப்பது போலவே விசாரிக்கிறார்களே யார் அவருக்கு தகவல் தந்தது கொலை செய்து கொண்டிருந்தபோது கதவை தட்டியது யார் sir tea என்று வந்தான் அருணகிரி என்ன sir இவ்வளவு நேரமாச்சு வீட்டுக்கு போகலை கணக்கு வேலை நிறைய இருந்துச்சு பனிரெண்டு மணி வரைக்கும் பார்க்கலாம்னு நினைச்சேன் வேணும்னா flask ல இன்னொரு tea வாங்கி வைக்கட்டுமா வேணாம் phone வந்துருச்சு ஒரு inspector phone ல பேசினார் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வரச் சொன்னார் விவரம் சொல்லலை எனக்கு எதுவும் புரியலை பதட்டமா இருக்கு அருணகிரி என்று எழுந்தான் சுதந்திரா பதறாம போங்க sir ஒண்ணும் இருக்காது உங்க நல்ல மனசுக்கு கவலை எதுவும் வராது நிதானமா car அ ஓட்டிக்கிட்டு போங்க office ஐ பூட்டிக்கொண்டு car ஐ வேகமாக செலுத்தினான் நான் இங்கேதான் இருந்தேன் என்று அருணகிரி சாட்சி சொல்வான் நான் ஒன்பதேகாலுக்கு phone செய்ததை மாமி சாட்சி சொல்வாள் தனசேகரை office ல் இருந்து நான் அடித்து வேலையிலிருந்து நிறுத்தியதை மொத்த office ம்

பதட்டப்பட வேண்டும் இயல்பாக திட்டமிட்டபடி நடந்து கொள்ள வேண்டும் வீட்டுக்கு போனதும் சுதா கொலை செய்யப்பட்டதை சொல்வார் inspector அதிர்ச்சி அடைய வேண்டும் அடித்துக்கொண்டு அழ வேண்டும் விசாரிப்பார் தனசேகரை சந்தேகப்படுவதாக சொல்ல வேண்டும் thats all இதில் என்னை எப்படி சந்தேகப்பட முடியும் யாராவது நான் கொலை செய்வதை கண்ணால் பார்த்திருந்தால் தான் நான் பயப்பட வேண்டும் யாரும்தான் பார்க்கவில்லையே car ஐ சீரான வேகத்தில் ஓட்டினான் அத்தியாயம் பத்து miss மாலினி உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையே நீங்க பார்த்தது உங்க அக்கா புருஷனைதானே என்றார் inspector ஜெயச்சந்திரன் ஆமாம் sir அவரை இப்பதான் புதுசா பார்க்கிறேனா குழப்பமே இல்லை sir அக்காவை கொலை செஞ்சது அவர்தான் அப்போ mister சுதந்திரா ரொம்ப ரொம்ப smart ஆ யோசிச்சு திட்டம் போட்டிருக்கார் கொலை செஞ்சிட்டு நேரா office போய் உட்கார்ந்துகிட்டு phone ல அப்பாவி மாதிரி பேசுறார் அப்படித்தானே ஆமாம் sir சரி வரட்டும் அவர் வந்தா ஒரு சின்ன play பண்ணலாம் நீங்கதான் ஒத்துழைக்கணும் சொல்லுங்க sir நான் என்ன செய்யணும் ஜெயச்சந்திரன் தன் யோசனையை சொன்னதும் தலையசைத்து சம்மதித்தாள் மாலினி